சரி okay ma'am அப்ப நாங்க வந்து மண்டபத்திலயே உங்களுக்கு decoration எல்லாமே arrange பண்ணி தந்திடுவோம் next வந்து marriage அன்னைக்கு உள்ள food ஆஹ் morning food evening அத பத்தி நீங்க வந்து சொல்லல அந்த list ம் நீங்க குடுத்தீங்கன்னா நாங்க அதுக்கும் order எடுத்து உங்களுக்கு start பண்ணிடுவோம்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

அப்புறம் வந்து afternoon வந்து food extra வந்து ice cream வரும் ma'am okay ma'am அப்ப வந்து juice items இந்த மாதிரி எதுவும் நீங்க வந்து சொல்லல நீங்க வந்து அதையும் நீங்க சொன்னீங்கன்னா juice items அதுக்கப்புறமா sweet items நிறைய இருக்கு அதுலயும் நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் சேர்த்து நாங்க வந்து இப்ப note பண்ணி வெச்சுகிட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே பண்ண ஆரம்பிச்சிடுவோம் marriage முடிஞ்சி evening வந்து reception ல இருப்போம் அதே evening வைப்பாங்க evening வந்து நீங்க வந்து chicken பிரியாணி அந்த மாதிரி போட்டுடலாம் chicken பிரியாணி அப்புறம் வந்து onion juice அதுல juice sweet அந்த மாதிரி items லாம் இருக்கிற மாதிரி okay ma'am அப்ப வந்து sweet ma'am என்னன்ன~ எந்தெந்த sweet எந்தெந்த juice items லாம் நீங்க serve பண்ணனும் அந்த மாதிரி நீங்க order பண்ணீங்கன்னா கொஞ்சம் correct ஆ இருக்கும் ma'am juice வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி இருக்கலாம் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க sweet item ம் அதே மாதிரி தான் cake எப்படி சொல்றது லட்டு ஜாங்கிரி அந்த மாதிரி சரி okay ma'am இப்ப வந்து இதெல்லாம் இவ்வளவு தானே உங்களுடைய menu அஹ் இதுக்கு கூட அப்படி எதாவது add பண்ணனும் நாலும் நீங்க சொல்லுங்க ma'am நாங்க அதுபடி நாங்க பண்ணி தந்திடலாம் ma'am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 பண்ண மாதிரி ஏன்னா சில சில பெரியவங்க இருப்பாங்க அவங்களால வந்து digest ஆக முடியாது சாப்பிட்டு digest ஆக முடியாத food னால வந்து சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க அப்ப evening வந்து சப்பாத்தி plus தோசை அந்த மாதிரி வயசானவங்களும் எடுத்து சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு easy ஆ இருக்கும்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கும் சாப்பிடுறதுக்கு easy ஆ இருக்கும்னு சொல்லுவாங்க ஆஹ் ஆமாம் ஆமாம் ஆமாம் correct தான் ma'am அப்ப வந்து அஹ் இது இதெல்லாமே உங்களோட அஹ் function menu அப்படி தானே இவ்வளவும் நாங்க பண்ணி தரணும் அப்படித்தானே ஆமாம் ma'am ஆமாம் இதுக்கு கூட வந்து எதாவது add பண்ணனுமா ma'am நீங்க வந்து நல்லா யோசிச்சு சொல்லுங்க அஹ் அவசரமே இல்ல யோசிச்சு நீங்க வந்து discuss பண்ணி சொல்லணும் நாளும் சொல்லுங்க எவ்வளவு வேணும்னாலும் நாங்க வந்து பண்ணி தர்றதுக்கு ready யா இருக்கோம் okay ma'am okay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 ஆஹ் okay ma'am நான் line லயே wait பண்றேன் நீங்க கேட்டு சொல்லுங்க ma'am

ஹம் சொல்லுங்க ma'am கேட்டீங்களா ma'am discuss பண்ணீங்களா ma'am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

இங்க எப்படினா எல்லாருக்குமே இத okay okay okay okay ma'am இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி அப்படி நாங்க arrange பண்ணி தறோம் ma'am வேற எதாவது changes இல்லனா வேற எதாவது add பண்ணனும் அந்த மாதிரி எதாவது இருக்கா ma'am அதையும் நீங்க correct ஆ இப்பவே அஹ் finalize பண்ணீங்கனா நாங்க வந்து எங்களோட work அ start பண்ணிடுவோம் சாப்பாடு விஷயத்துல சொல்லி இருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து decoration side ல வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து grand ஆ எதிர் பார்க்குறேன் ma'am ஏன்னா எங்க இதுல first marriage னால grand ஆ இருக்கனும் எல்லாமே proper ஆ இருக்கனும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கணும் அது மாதிரி தான் நாங்க எதிர்பார்க்குறோம் ma'am okay okay okay ma'am இப்ப வந்து நாங்க உங்களுக்கு நீங்க நினைச்சதை விடைக்கும் best ரொம்ப best ஆவே நாங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணி தந்திடுவோம் food decoration cake ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணி தருவோம் ma'am அப்புறமா ma'am நீங்க வந்து இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி payment அதாவது வந்து என்னன்னா ஆஹ் இதுக்கெல்லாம் மொத்த payment வந்து நான் final ஆ உங்களுக்கு வந்து event முடிச்ச அப்புறமா நான் வந்து calculate பண்ணி சொல்றேன் மத்தபடி இப்ப வந்து எங்களுடைய work அ நாங்க start பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு advance ஒரு five thousand மட்டும் pay பண்ணீங்கன்னா நான் வந்து எங்களுடைய work ஆ நாங்க போயி start பண்ணுவோம் அதுவும் இல்லாம நீங்க வந்து உங்களோட quantity அதாவது எவ்ளோ எவ்~ எவ்ளோ சாப்பாடு வந்து ச~ சமைக்கணும் எத்~ எத்தனை families வருவாங்க இந்த மாதிரியான details நீங்க வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க correct ஆ சமைச்சுடுவோம் ma'am எப்படியும் வந்து thousand member கிட்ட இருபாங்க ma'am thousand க்கு மேல thousand to two thousand குள்ள தான் இருக்கும் thousand ல இருந்து thousand five hundred members கிட்ட இருபாங்க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 ஆமாம் ma'am okay தான் அப்படியே கொஞ்சம் மிச்சம் வந்தா கூட நாங்க வந்து adjust பண்ணி எங்க family adjust பண்ணி சாப்படலாம்

advance மட்டும் pay பண்ணீங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய work அ start பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் easy ஆ இருக்கும் ma'am

அது வந்து உங்களோட con~ convienient தான் ma'am இப்ப வந்து நீங்க வந்து straight ஆ வந்து தர்றதுனாலும் okay தான் அப்படி இல்லனா நீங்க online மூலமா அனுப்புறதும் okay தான் ma'am அப்படி online மூலமா அனுப்புறீங்கன்னா இதே number ல வந்து கூகுள் பே இருக்கு ma'am நீங்க அந்த number க்கு நீங்க வந்து money வந்து அனுப்பலாம் அப்படி இல்லனா straight ஆ அனுப்பணும்னாலும் straight ஆ வந்து அனுப்பலாம் இல்ல ma'am இப்போதைக்கு வர எங்களுக்கு time இல்ல ஏன்னா எனக்கு இங்கேயே ஏகப்பட்ட வேலை இருக்குது marriage function ல வீட்ல எல்லாருக்கும் கொடுக்கணும் நிறைய வேலை இருக்கிறதுனால online payment ஏ பண்ணிக்கிறேன் ma'am G பேலயே உங்களுக்கு அனுப்பி விடுறேன்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

நீங்க call பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது add பண்ணனும்னா சொல்லுங்க நாங்க அந்த மாதிரி பண்ணி தந்துடுவோம் ma'am ஆஹ் okay okay thank you ma'am thank you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 வணக்கம் ஆஹ் கேக்குதுங்க வணக்கம்.

ஆமாம் நானும் வந்து, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இப்போ நான் வந்து புயல் பற்றி, வானிலைலயே புயல் பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். இப்போ நம்ம சென்னையில வந்து அடிக்கடி புயல்லாம் வருஷா வருஷம் வந்துட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த புயல்களை பற்றி வந்து நான் பேச ஆசைப்படுகிறேன். இப்போ இரண்டாயிரத்து ஒண்ணுல புயல் பாப் அப்படின்ற ஒண்ணு வந்துச்சு

இந்த புயல் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி, பதினாலாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையும் வந்துச்சு. அதே சரி அந்த அடுத்த வருஷம், இப்பலாம் வந்து புயல் வந்து வருஷா வருஷம் சென்னையில வருது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இரண்டாயிரத்தி இரண்டுலயும் ஒரு புயல் வந்து இருக்கு. அந்த புயலுடைய பெயர் வந்து பாப் zero three இதுவும் இரண்டாயிரத்து ஒண்ணுல வந்த புயல் மாதிரி தான் இருக்கும் இந்த புயல் வந்து கரையை கடக்கிறதற்கு முன்னால எல்லா கடல்லையும் சீற்றம் உருவாச்சு, நம்ம தமிழ்நாட்டில. இந்த புயல் அப்போ கடலோர பகுதியில பயங்கரமா மழைலாம் பெய்தது. இந்த புயல் வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து, இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போ, மணிக்கு நாற்பத்தி ஐந்து kilometer வேகத்தில நகர்ந்து வந்துச்சு. இந்த புயலால பாதிப்புகள் அதிகமா இல்ல. இப்போ வர புயல்களால பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. ஆனால் government ஹம் பாதிப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் இரண்டாயிரத்து இரண்டுல, அதே மாதிரி, அதே வருஷத்தில பாப் zero four அப்படிங்கிற பெயர்ல இன்னொரு புயலும் சென்னையை நோக்கி வந்துச்சு. இது கடலோரத்தில இருக்க உருவா~ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து உருவாகி கடல்ல கடல் சென்னையில இருக்கிற கடல்ல போய் சேர்ந்தது. இது நவம்பர் மாதம் பத்தாம் தேதியில் இருந்து பனிரெண்டாம் தேதி வந்து நடந்தது. இது மணிக்கு நூறு kilometer வேகத்தில நகர்ந்து வந்த புயல் இது. அடுத்தது, இரண்டாயிரத்து மூணுலயும் புயல் வந்துச்சு. தொடர்ந்து எல்லா வருஷமும் வந்ததுல, இரண்டாயிரத்து மூணுல பாப் zero seven அப்படிங்கிற புயல் வந்துச்சு. இந்தப் புயல் வந்து, சுமத்ரா அப்படி என்ற ஒரு இடத்தில ஆரம்பிச்சு ஆந்திராவை நோக்கி கிருஷ்ணா நதியில போய் கரையை கடந்தது. இது டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி அப்போ நடந்தது. மணிக்கு நூறு kilometer வேகத்தில நடந்தது இந்த புயல். இதனால பாதிப்பு கொஞ்சம் மக்களுக்கு அதிகமாகவே இருந்தது, விவசாயம்லாம் ரொம்ப அடிபட்டது. அதே மாதிரி, அடுத்த வருஷம் இரண்டாயிரத்து நாலுலையும் ஒரு புயல் வந்தது அந்த புயலுக்கு வந்து ஒரு தனி பெயர் இல்லை. ஆனால், அந்த புயல் வந்து புயல் மாதிரி வரல. அந்த புயல் காற்றுழுத்தம் மாதிரி வந்துச்சு. ஆனால், புயல் மாதிரி வராம அதனால், கன்னியாகுமரில வந்து சுனாமி மாதிரி ஏற்பட்டது. அதே மாதிரி சுனாமி ஏற்பட்டது. அது வந்து, டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்பட்டது. அடுத்தது, அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி ஐந்தில பாப் zero four அப்படிங்கிற ஒரு புயல் வந்து ஹம் ஆந்திரால ஓங்கோல் அப்படிங்கிற ஒரு இடத்தில நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்தப் புயல் அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் நகர்ந்து வந்தது, இது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து, இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்தது இந்த புயல் மணிக்கு ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில நகர்ந்து வந்தது. அதனால, பாதிப்பு கொஞ்சம் அதிகமா நம்ம தமிழ்நாட்டில இல்ல, ஆந்திரால மட்டும் தான் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதே வருஷம் பாப் அப்படி என்கிற ஒரு புயல் வந்து, அந்தமான் நிக்கோபார்ல உருவாகி, அங்கேயே ஒருவாட்டி நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்க நிலச்சரிவு ஏற்பட்டதும் இல்லாம, அங்கிருந்து அந்த புயல் சென்னையை நோக்கி வந்ததுனால, சென்னை, பாண்டிச்சேரி சென்னைக்கு நடுவில கூட நிலச்சரிவு ஏற்பட்டது, இந்தப் புயல் எண்பத்தி ஐந்து கிலோ மீட்டர் வேகத்தில இருந்து ஆஹ் அந்தமான்ல இருந்து உருவானது. நம்ம தமிழ்நாடு வந்தடையும் போது, ஐம்பத்தி ஐந்து kilometer கிட்ட வந்தது. இந்த புயல், நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து, டிசம்பர் இரண்டாம் தேதி வரை நீடித்தது. நம்ம புயல்களிலே கொஞ்சம் அதிகம் நீடிச்ச புயல் இதுதான் என்று சொல்வாங்க. அடுத்தது இருவத்~ இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷமே, இன்னொரு புயலும் வந்துச்சு, அதுக்குப் பெயர் பனு. இந்த புயல் கூட, அந்தமான் நிக்கோபார்ல தான் ஆரம்பமாகியிருக்கு. அப்படியே அங்கு இருந்து மணிக்கு எண்பத்தி ஐந்து kilometer வேகத்தில வந்து, தமிழ்நாட்டில இருக்க வேதாரண்யம் அப்படின்னு ஒரு இடத்தில நிலச்சரிவு ஏற்பட்டது. இது வர்றப்பவே பயங்கர மழை பெய்தது. அதனால, விவசாயம்லாம் கூட ரொம்பவே அடிபட்டது. இது டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நீடிச்சது. சரி இவ்வளவு தானா அந்த வருஷம் புயலுன்னு பார்த்தா, அந்த வருஷத்துலயே நம்ம தமிழ்நாட்டில, சென்னையாண்ட நாலு புயல் வந்திருக்கு. அதுல கடைசி புயல் தான் பாப் zero eight இந்த புயல் வந்து கடலிலேயே சுற்றி சுற்றி வந்தது. ஆனால் அதோட தாக்கம் சென்னையில கொஞ்சம் தான் இருந்தது. ஏன்னா கடலிலேயே சுற்றி சுற்றி தான் mostly பு~ அஹ் அதிகமாக புயல் இருந்தது. சென்னையில வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது தாக்கம். இதனால பயங்கர மழை வந்து ஆனால் சென்னையில பெய்தது. அஹ் வேற தாக்கம் எதுவும் வந்து ஏற்படல. இது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து kilometer வேகத்தில நகர்ந்து வந்தது. இந்தப் புயல் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து, இருபத்தி இரண்டாம் தேதி வரையும் இருந்தது. அடுத்தது, இரண்டாயிரத்து ஆறு. அந்த வருஷமும் ஒரு புயல் வந்தது. இது ஓக்னி அப்படின்னு ஒரு புயல். இது வந்து மற்ற புயல்கள் பல, இதற்கு முன்னாடி வந்த வருஷத்தை விட, இந்த வருஷம் வந்த புயல் வந்து ரொம்ப பெரிய புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கன்னியாகுமரியிலிருந்து உருவாகி, தமிழ்நாட்டில இருக்கிற கடலோர பகுதிகள்ல எல்லாம் பாய்ந்து அப்புறம் மேற்கு நோக்கி நகர்ந்தது இந்த புயல். இது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து kilometer வேகத்தில நகர்ந்தது. அப்புறம், இன்னுமே அதிகமாக வலுவாகி, ஆந்திரப் பிரதேசத்தில இருக்கிற பாக்தாலா அப்படி என்ற ஒரு கடல்ல போய் இந்த புயல் கடந்தது. இது வந்து உம் மணிக்கு ஐம்~ அஹ்

ஒரே நாள்ல இருபத்தி இரண்டு கோடி, நஷ்டமாச்சு. இது வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதுல இருந்து, முப்பது வரைதான். ரெண்டு நாள் தான் இந்த புயல் நீடிச்சது. ஆனால், சேதம் இருபத்தி இரண்டு கோடி இருந்தது. அதுக்கப்புறம் இரண்டாயிரத்து ஏழில் சென்னையில ஒரு புயல் வந்தது. உம் சென்னையில எந்த புயலும் வரவில்லை. ஆனா, அரேபியன் கடலில் இருந்து கொனு அப்படிங்கிற அதி தீவிரமான காற்று வீச்சு மற்றும் இருந்தது. அது புயலா மாறல. ஆனா, காற்று வீச்சு மற்றும் இருந்தது. அதுதான் அங்க உருவான புயலிலேயே ரொம்ப சக்தியான புயல். அப்படின்னு இன்னும் கூட வந்து அந்தப் புயல் தான் சொல்லப்பட்டிட்டிருக்கு. இதற்கு அப்புறமா இரண்டாயிரத்தி எட்டு, இரண்டாயிரத்தி எட்டுல வந்து காய்முக் அப்படி என்ற ஒரு புயல் வந்துச்சு இது எங்க உருவாச்சினா பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு இடத்தில உருவாகி, ஆந்திர பிரதேசத்தை நோக்கி காவாலி அப்படிங்குற ஒரு கரைல போய் கடந்தது. இது மணிக்கு அறுபத்தி ஐந்து kilometer வேகத்துல வந்துச்சு இது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியில் இருந்து, பதினாறாம் தேதி வரையும் நீடித்தது. அதே வருஷம் எல்லாரும் நிஷா புயல் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல? இரண்டாயிரத்தி எட்டுல பெரிய புயல் நிஷா புயல். அதுவந்து, இன்னும்கூட எல்லாம் சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து ஸ்ரீலங்காவில ஆரம்பிச்சு, காரைக்கால் இருக்கிற வரையும் move ஆச்சு. நகர்ந்தது. அது வந்து மணிக்கு எண்பத்தி ஐந்து கிலோ மீட்டர் வேகத்தில நகர்ந்து வந்தது இதனால பயங்கர மழை நம்ம தமிழ்நாட்டில நடந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இறந்தா இறந்து போயிட்டாங்க இந்த மழைல இது வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்துல இருந்து, இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் நீடிச்சது. அதுக்கப்புறமா உம் இரண்டாயிரத்தி எட்டுல நடந்ததுக்கு அப்புறம், இரண்டாயிரத்தி ஒன்பதுல எந்த புயலும் நம்ப அஹ் சென்னைக்கு நடக்கல. வரல. அதுக்கப்புறம், இரண்டாயிரத்தி பத்துல பார்க்கலாம். இதுல லைலா அப்படின்னு ஒரு புயல் வந்திருக்கு. இந்த புயல் வந்து, சென்னையை அஹ் நேரடியா தாக்கல. ஆனா அது சுற்றுவட்டாரத்தில வந்து நூத்தி அம்ப~ நூறு kilometer வேகத்தில வந்து சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் தாக்குச்சி. சென்னையில பாதிப்பு அதிகமா இல்ல. இதுக்கப்புறம், இப்படி புயல் வந்ததுக்கப்புறம், அதிதீவிர புயலான ஜல் அப்படின்னு ஒரு புயல் அதே வருஷத்தில வந்திருக்கு. இது வந்து சென்னையை வந்து டே~ அஹ் நேரடியா பாதிச்ச முதல் புயல், அப்படின்னு இந்தப் புயல சொல்லுவாங்க. மத்ததெல்லாமே வந்து, வேற வேற இடத்துல இருந்து தானே சென்னைக்கு நகர்ந்து வந்தது. ஆனா, இந்த ஜல் என்ற புயல், தானாவே சென்னையிலே உருவான புயலாகும்.

திரும்ப பே ஆப் பெங்கால்க்கு நகர்ந்து சென்றது. இதனால அஹ் உம் ஒரே ஒரு ஆள் மட்டும் இறந்தாங்க. ஆனா, நிறைய விவசாயம் பயிர்கள் வந்து அழிந்தது. இது வந்து நவம்பர் ஒண்ணுல இருந்து, எட்டு வரையும் நடந்தது. இது ஒரு, ஒரு வாரம் நடந்த புயல். அதனால சேதம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதுக்கப்புறமா, இரண்டாயிரத்தி பதினொண்ணுல, தானே அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப தீவிர~ தீவிரமான புயல். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன புயல் எல்லாம் நூத்தி பத்து, எண்பத்தி ஐந்து, அறுபத்தைந்து, kilometer வேகத்தில வந்தது. ஆனால், இந்த தானே புயல் நூத்தி நாப்பது kilometer வேகத்தில வந்தது. இது வந்து, வே~ பே ஆஃப் பெங்கால்ல இருந்து ஆரம்பிச்சு, தமிழ்நாடாண்ட இருக்கிற கடலூரில வந்து கலந்தது. இந்த~ இந்த புயலால நூத்தி ஐம்பது கோடி நஷ்டமாச்சு. இந்த புயல் வந்து, டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து, முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் நடைபெற்றது. இதே மாதிரி நிறைய புயல்கள் வந்து அங்க, இங்க வந்து தாக்கிகிட்டு தான் இருக்கு சென்னைய. இதை நாம எதுவுமே, இப்ப இந்த வருஷம் தாக்கலைன்னாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நமக்கு ஒரு புயல் வந்தது. இன்னைக்கு, இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயும், ஒரு புயல் அறிக்கை விட்டுகிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய புயல் வர்றதுக்கு இது தடுக்க முடியாது இந்த மாதிரி விவசாயம் அழியத்தான் செய்யும். ஆனா நாம ஏதாவது முன்னெச்ச~ முன்னெச்சரிக்கை எடுத்தா இதையெல்லாம் நாம கண்டிப்பா தடுக்கலாம். அப்படின்னு அஹ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமாம். உங்களுக்கு

நல்ல இருக்கிங்கலா ஆஹ் okay okay இல்ல sister நா வந்து school ல தான் try பண்ணிட்டு இருக்கேன் but வந்து next academy ல தான் கிடைக்கும்ற மாதிறி சொல்றாங்க so வீட்டுல தான் sister இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க? ஆஹ் அப்படியா?

அஹ் இப்ப நீங்க வந்து பாப்பா, பாப்~ பசங்கலா school க்கு அனுப்பிட்டு இதுக்கு correct ஆ இருக்கா? timing லாம்.

ஆமா ஏனா எனக்கு வந்து school ன்னா correct ஆ இருக்கும்னு பார்த்தேன் ஒரு nine to five அல்லது four thirty அந்த மாதிரி மத்த office work நா நினைச்சு கூட பாக்கல இது timing எனக்கு flexible உம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எனக்கு எதாவது arrange பண்ணித்தாங்க sister நீங்க போற இடத்துல கூட என்ன கேட்டுப்பாருங்கல. ஓ ஆமா

ஓ book sale பத்தி okay ஓ

ஆஹ் ஓ

ஒ ஒ okay ஆமா ஆமா ஆஹ் அங்க~அங்க office ல எப்படி எல்லாருமே okay வா? உங்களுக்கு comfortable ஆ இருக்கா? Okay ஹம் ஹம் ஹம் அப்படியா? அப்போ ஹம் office staffs ஆஹ் உம் ஒ okay okay

okay okay நீங்க இருந்~ இருக்குறதுனால எனக்கு okay நீங்க சொன்னீங்கன்னா, ஏன்னா நீங்க~ நீங்களும் என்னை மாதிரி ஒரு family women தான் so எல்லாமே உங்களுக்கும் தெரியும்.

அது அந்த academy உம் உம்

அதான் அந்த academy end சொல்றீங்கல்ல அடுத்து கூட கொஞ்ச~ கூட நல்லா கொஞ்சம் கேப்பாங்க நம்ம சொல்றதே observe பண்ணி கேட்பாங்க, இல்லையா. Okay okay okay okay sister அப்பிடியா? ஆஹ் இப்ப எப்படி இருக்கு? இப்போ okay வா? okay sister உம் அப்படியா?

ஒ okay okay ஆஹ் ஆஹ் அப்படியா? ஒ salary ல்லாம் எப்டி salary எல்லாம் எப்டி

கண்டிப்பா வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு பாக்கலாம் நம்மால் ஒரு money achieve பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்குறவங்க போய் பார்க்கலாம் நீங்க vacancy இருக்கு அப்படினா சொல்லுக address சொல்லுக sister நான் வந்திற நான் வந்து பாக்குறேன் resume மோட வரறேன் okay okay ஆஹ் okay உம் உம் எனக்கு school ல தான் experience இருக்கு இதுல experience கிடையாது ஆமா okay Okay okay உம் உம் உம் உம்

ஆ கண்டிப்பா ஆமா ஆஹ் ஆஹ்

அப்போ Okay எனக்கு கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு அப்போ நீங்களும் கேளுங்க vacancy இருக்குன்றீங்க நா வேணா வர்றேன் இப்போ ஆஹ் நாளைக்கே கூட வர்றேன் அஹ் உம் எனக்கு job கிடைக்கலன்னா நான் வந்து இந்த year ல வந்து first ஒரு matriculation ல பாப்பா கூடயே நானும் போணுன்றதுனால ய~நான் ஒரு interview attended பண்ணேன் இந்த academy அதாவது என்னன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல resume கொடுக்கிறோம் ஏப்ரல், மே ல அவங்க வந்து interview எடுத்துட்டு நமக்கு ஜூன்ல job தருவாங்க okay அந்த மாதிரி நான் வந்து prepared ஆ போயி ஒரு school ல நான் வந்து சேர்ந்தாச்சு பாப்பாவும் சேர்த்து விட்டுட்டேன் But அங்க என்னன்னா transport பிரச்சனா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப late ஆ வீட்டுக்கு வர்றா எனக்கு okay but அவ குழந்தை இல்லையா அதுனால நா அதுல இருத்து relieve ஆயாச்சி relieve ஆயிட்டேன பாப்பாவ வேற school ல சேத்துட்டு நா அதுக்கப்பறம் என்னால வந்து ஏனா எல்லா school யுமே ஆ full ஆ இருக்காங்க எங்கேயுமே vacant கெடையாது school ல பொறுத்த வரைக்கும் ஏனா நா வந்து resume குடுத்த இடத்துல அடுத்த academy இருந்தா அவங்க சொல்றாங்க அப்போ நா அது வரைக்கும் wait பண்ணணும் இல்ல வீட்ல இருக்கணும் வீட்ல இருனு சொல்லிட்டாங்க but எனக்கு வீட்ல இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு work பண்ணிட்டு வீட்ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஹம் இப்போ ஆமா ஆனா எனக்கு வந்து school தான் பிடிச்சிருக்கு ஏன்னா பாப்பாவையும் சேர்த்துட்டு போலாமேன்னு நினைக்கிறேன் next year பாப்பா அது வரைக்கும் வீட்ல ஆம் yes அதான் புடிக்கும் but இப்படி சும்மா இருக்குறதுக்கு வரலாம் நீங்க சொன்னது அதுவும் நீங்க இருக்கிறதுனால வரலாம் அதா நீங்க சொன்ன correct ஆ இருக்கும் ஆமா

அதாவது school க்கு போனா mobile ஏ தொடக்கூடாது telecalling வந்தா mobile அ தொடாம இருக்கக் கூடாது அதான் அதா வித்தியாசம் இல்லையா? okay ஆமா கண்டிப்பா அது கொஞ்சம் வித்தியாசமான field இருந்தாலும் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா okay நம்ம இதையும் பண்ணி பாப்போமே ஆஹ் கண்டிப்பா ஆஹ் பண்ணுவோம் நம்மலா change பண்ணல so அதோட time அப்டி இருக்கு பண்ணி பார்ப்போம் பிடிச்சிருந்தா continue பண்ணுவோம் புடிக்கலைன்னா பாத்துக்கலாம் என்ன sister ஆ ஆ நீங்க கேட்டு பாருங்க ஹம் okay ஆங் நீங்களும் இருப்பீங்கல continue பண்ணுவீங்கல்ல? Timing okay என்ன sister அதுதான் எனக்கும் வேணும் timing okay வா இருக்கணும் salary கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு okay அது okay ன்னா எனக்கு okay தான். நீங்களும் இருக்கீங்க ஹம் கண்டிப்பா ஆமா ஆமா இல்ல eight ன்றது கம்மி okay தான ஓரளவுக்கு okay தான

ஆமா ஆமா உம் உம் உம் உம் ஆமா ஆஹ் அதா அதா

இல்லை எனக்கும் work saturday from home கேட்டா கொடுப்பாங்களா? Saturday மட்டும் உம் மட்டும் தான் மத்த நாள் இல்ல saturday மட்டும் கேட்டா குடுப்பாங்களா கேப்போம் அவங்க கேட்டாதா தெரியும்ல? உம் உம் உம் உம் உம் ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா. ஆமா ஆமா உம் அப்படியா?

அம்மா convince பண்ணலம் வீட்ல சும்மா இருக்கறதுக்கு நீங்க பாப்பாவ பாத்துக்கோங்க மா வரலாம் நான் ஆ கேட்டுகுரன் அவரு கூட ரெண்டு நாள் spend பண்ணனும்ல sister ஆமா கண்டிப்பா உம் உம் வந்து பாக்குறேன் வந்து பாக்குறேன் sister உம் எப்படி இல்ல அதாவது saturday யும் work இருந்துட்டேதான் இருக்கும் இப்போ எப்பவுமே ஆ leave ல அந்த மாதிரி monthly once இருக்கா? உம் உம் உம் Oneday மட்டுமா? அஹ் அந்த மாதிரி உம் அப்போ Okay

அஹ் school ல வந்து மத்த school லாம் okay தான் ஒரு ten K அந்த மாதிரி but மத்த normal school சின்னச் சின்ன matriculation ல voice break ஆகுதா? இப்ப எப்படி இருக்கு sister இப்ப எப்படி இருக்கு?